பேஜ் கவுண்டர் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
புதுப்பிக்கும் வரை எத்தனை பேர் உங்கள் பக்கத்தை கண்டார்கள் என இது சொல்லும் யாரேனும் இந்த பக்கத்தை கண்டால் ஒரு மதிப்பு கூடி உரை பைலில் வைக்கப்பட்டு பயனருக்கு காட்டப்படும்
நீங்களேயும் வைத்துக்கொள்ளலாம் பிறருக்கும் காட்டலாம்
இது மிக எளிய வழி என நினைவு கொள்க
இது தனித்தன்மை கொண்டவரை கணக்கிடாது
அதற்கான டியூட்டோரியல் ஐ சீக்கிரம் செய்கிறேன்
அனேகமாக இதை காண்பதற்குள் தயாராகிவிடும்
ஆகவே அதையும் பாருங்கள்
அது இன்னும் குறிப்பானது
அது ஐப் அட்ரெஸ் சம்பந்தப்பட்டது
எனினும் இது அடிப்படை கவுண்டர் tutorial160 இது database ஸ்டோரேஜ் அல்லாமல் file ஸ்டோரேஜ் ஐ பயன்படுத்துகிறது
முதலில் உருவாக்க வேண்டியது நம் மதிப்புகளை சேமிக்க ஒரு பைல்
அதற்கு 2 வழிகள்
வலது சொடுக்கி புது டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஐ உருவாக்கலாம்
அல்லது போப்பன் என்னும் பங்ஷன் மூலம் செய்யலாம்
அதை பைல் வேரியபிள் இல் சேமிக்கலாம் என்றாலும் அவசியம் என்றில்லை அதை countபிஎச்பி என்போம்
இதற்கு இன்னொரு பாராமீட்டர் இது எழுதவா படிக்கவா அல்லது பின் சேர்க்கவா என்பது
நான் ரைட்டிங் என்கிறேன்
புவிரைட் என்று சொல்லி பைல் க்கு எழுதி செரோ மதிப்பை உருவாக்குகிறேன்
இப்போது இந்த பக்கத்தை திறந்து ரிஃப்ரெஷ் செய்கிறேன்
counterபிஎச்பி உள்ளது
அதை சொடுக்கி பின் சென்று countபிஎச்பி இல் இருப்பதை பார்க்கலாம்
ஆகவே txt இதை ரிஃப்ரெஷ் செய்யலாம்
ஒரு txt பைல் இருக்க வேண்டும்
இந்த countபிஎச்பி ஐ நீக்கலாம்
அதை செய்தாயிற்று
இந்த கோடு தேவையில்லை
இதை நீக்கி இதை வைத்துக்கொள்கிறேன்
இந்த பைல் லில் இருந்து படிக்க வேண்டுமென்கிறேன்
இதை கைமுறையாகவும் டைப் செய்யலாம்
படிக்க மட்டும் அல்லாமல் எழுதவும் பைல் உருவாக்க வேண்டும் என்பதே முக்கியம்
நம் பைல் இருக்கிறது அதில் மதிப்பு செரோ
திறந்து பார்க்கலாம்
ஆம் countடிஎக்ஸ்டி செரோ உடன் இருக்கிறது
அது இதை படித்து அதில் இடும்
இப்போது பைல் க்கு உள்ளடக்கம் தேவை
அதற்கு போப்பன் என்று சொல்லாமல் file get contents எனலாம்
டைப் செய்கிறேன்
file get contents
அது countடிஎக்ஸ்டி இன் உள்ளடக்கத்தை பெறும்
பின் எச்சோ என்று சொல்லி இந்த வேரியபிள் ஐ பயன்படுத்துவேன்
எச்சோ பைல் என்கிறேன்
file get contents என்று சொல்லி நம் கவுண்ட் வேரியபிள் இருக்கும் டெக்ஸ்ட் பைல் இன் உள்ளடக்கத்தை பெறும்
பின் அதை எச்சோ ஆட் செய்யும்
நம் பேஜ் க்குப்போய் ரிஃப்ரெஷ் செய்யலாம்
கவுண்டர் இல் சொடுக்க இப்போதைக்கு செரோ உள்ளது
ரிஃப்ரெஷ் செய்ய
இன்னும் செரோ வே இருக்கிறது
இதை ஹெல்லோ என மாற்றி பேஜ் க்குப்போய் ரிஃப்ரெஷ் செய்தால் ஹெல்லோ ஐ காட்டுகிறது
அதாவது டெக்ஸ்ட் பைல் இல் அப்போதைக்கு இருப்பதை எகோ அவுட் செய்கிறது
இப்போதைக்கு இது செரோ இன்டிஜர் செரோ
இதை எச்சோ செய்ய சொல்வது யூவ் ஹாட் பைல் விசிட்டர்ஸ்
அது போல ஏதேனும் சொல்லும்
இப்போது விசிட்டர்ஸ் என்னும் புதிய வேரியபிள் ஐ உருவாக்கலாம்
அது எக்குவல் டோ பைல் என்கிறேன்
இதை இங்கே வைத்தால் அது இன்னும் திறனுடனும் தெளிவாகவும் இருக்கும்
விசிட்டர்ஸ் எனலாம்
இது என்னவாயிருக்கும் என நமக்குத்தெரியும்
பின் சொல்வது விசிட்டர்ஸ்
visit ஒர்ஸ் நியூ ஈக்வல்ஸ் இந்த விஸ்டோர்ஸ் பிளஸ் 1
இது நம் புதிய வால்யூ
பின் சொல்வது பைல்னியூ புதிய பைல் ஐ உருவாக்குகிறேன்
அதை countடிஎக்ஸ்டி என திறக்கிறேன்
ஏன் எனில் அது அதுதான்
பின் இந்த பைல் க்கு எழுது என்கிறேன்
இது a ஆக இருந்தால் அது அப்பெண்ட் எனப்பொருள்
அதாவது எதையோ பின்னால் சேர்க்கிறோம்
ஆனால் விரும்புவது மேலெழுதுவது
ஆகவே வாவ் என்போம்
பின் முன் சொன்னது போல புவிரைட்
பைல்னியூ க்கு
எழுத வேண்டிய வால்யூ விசிட்டர்ஸ்னியூ
இது வேலை செய்யும்
இயக்குமுன் ஒரு முறை திருப்பி படிக்கலாம்
இது நம் மெயின் file160 இது countடிஎக்ஸ்டி இல் உள்ள மதிப்பை பெறும்
அது இப்போது செரோ
விசிட்டர்ஸ் வேரியபிள் ஐ பைல் இன் உள்ளடக்கத்துக்கு வைக்கிறோம்
பயனருக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வந்தார்கள் என்று எச்சோ ஆட் செய்கிறோம்
விசிட்டர்ஸ் 1 ஆல் புதிய வேரியபிள் ஐ உருவாக்குகிறோம்
அது இப்போது பக்கத்தை காணும் நபர்
இது முக்கியம்
இவர்தான் கூடுதலாக ஒன்றை இங்கே சேர்க்கிறார்
பிறகு முன் டியூட்டோரியல் லில் கண்டது போல் பைல் ஒன்றை திறக்கிறோம் எழுத வாவ் ஐ பயன்படுத்துகிறோம்
புதிய பைல் ஐ ஒன்று கூட்டிய புதிய வால்யூ உடன் உருவாக்குகிறோம்
ரிஃப்ரெஷ் செய்ய உங்களுக்கு தெரியும்
அது வேலை செய்யவில்லை
சரி இந்த கோடு ஐ சோதிக்கலாம்
விசிட்டர்ஸ் இன் ஸ்பெல்லிங் ஐ பார்க்கலாம்
visit ஒர்ஸ் நியூ
visit ஒர்ஸ்
அதான் விஷயம் அங்கே ஒரு ந் இருக்கிறது
ஆகவே countடிஎக்ஸ்டி
சரி இம்முறை ரிஃப்ரெஷ் செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒன்றை கூட்டுகிறோம்
வால்யூ மேலே போவதை பார்க்கலாம்
இதை எல்லாம் மீட்டமைக்க reset செய்ய - செய்யவேண்டியது
ஒரு எச்சரிக்கை
countடிஎக்ஸ்டி ஐ நாம் எடிட் செய்ததால் மாறிவிட்டது
ரிலோட் ப்ரோம் டிஸ்க் என்கிறேன்
அது 19 ஆகிவிட்டது முன்னே 18 இருந்தது
காரணம் நாம் புதியvalue வை உள்ளிடும் முன் எகோ அவுட் செய்கிறோம்
அதிக திறனுக்கு உண்மையான வால்யூ க்கு இந்த கோடு ஐ கீழே இங்கே வைக்கலாம்
ரிஃப்ரெஷ் செய்யும் போது 25 விசிட்டர்ஸ் இருந்திருந்தால் மீண்டும் வருகையில் வால்யூ 26 ஆக உள்ளது
நான் கொஞ்சம் சரியாக திட்டமிடவில்லை
இது பெரிய விஷயமில்லை
இது எப்போதும் விசிட்டர்ஸ் ஐ எச்சோ ஆட் செய்யும்
ஒரு மாற்றத்துக்கு நாம் visitors new எனலாம்
ஆகவே இது மிகச்சரியாக சமமாவது விசிட்டர்ஸ் நியூ இன்னொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்
சரி 35 க்கு கூட்டலாம் கன்டென்ட்ஸ் ஐ பார்த்தால் வால்யூ 35 க்கு சமம்
இது போன்ற எளிய கோடு இல் இடம் முக்கியமில்லையானாலும் உதவி செய்யும்
இவ்வளவே பேசிக் டியூட்டோரியல்
இதில் உதவி வேண்டுமானால் தொடர்பு கொள்க
இப்போதைக்கு இதை முயற்சிக்கவும் மேலதிக திறன் வாய்ந்த கவுன்டர் டியூட்டோரியல் ஐ எதிர்பாருங்கள்
அது ஐப் அட்ரெஸ் ஐ கணக்கில் கொள்கிறது